இந்த சிஸ்டம்ல நாலு ஸ்டூடண்ட்ஸ் வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க.

இங்க ரெண்டு பேரு வெளியில நின்னுட்ருக்காங்க.

இங்க ஹால்ல ஒரு டைனிங் டேபிள் நாலு சேர் குடுத்துருக்காங்க.

இந்த கிரவுண்ட்ல நறைய பேர் ஃபுட்பால் வெளாண்டுட்டுருக்காங்க.

கிரவுண்ட் ஒட்டி வென்டிலேஷன்க்காக பெரிய பெரிய மரங்கள் வளர்ந்துருக்கு.

இங்க டிரையருக்கு முன்னாடி நறைய பேக் கவர்ஸ் கேன் எல்லா வெச்சிருக்காங்க.

இங்க ரெண்டு கார நிறுத்தி வெச்சுருக்காங்க.

கார் பக்கத்துல நெறைய டூல்ஸ் வெச்சிருக்காங்க.

இங்க நெறைய காய்கறிகள கீழ தரையில போட்டு வெச்சுருக்காங்க.

சைட்ல வாழப்பழ தாரொன்னு சாய்ச்சு வச்சிருக்காங்க.

ரோடு ரோலர் குள்ள ஒரு பொண்ணு இத ஓட்ற மாதிரி உக்காந்துட்ருக்காங்க.

தோட்டத்துக்கு சுத்தி நெறைய மரங்கள் வளர்ந்திருக்கு.

தோட்டத்துக்குள்ள குட்டி குட்டி பாறைகள் இருக்கு.

ஆறு பக்கத்துல அழகான ஒரு டீ தோட்டம் இருக்கு.

இங்க மக்கள் வந்துட்டும் போயிட்டும் இருக்காங்க.

நெறைய குட்டி குட்டி பில்டிங்ஸ் இருக்கு.

இங்க ஒரு பெரிய ரோடு ஒன்னு தெரியிது.

இந்த கடைக்கு முன்னாடி ரெண்டு பைக் பார்க் பண்ணி வெச்சிருக்காங்க.